இங்கே நெறையா வீடுங்களும் மரங்களும் இருக்கு.

நெறைய பெரிய ஃபிஷ் அடுக்கி வச்சிருக்காங்க.

இதுல ப்ளூ கலர் பெட்ஷீட் கவர் பண்ணிருக்காங்க.

இதுல ரூம் தகரம் ரீஃபர் போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க.

ஸ்டேண்ட் போட்டு தண்ணி செட் பண்ணி சின்டெக்ஸ் வெச்சிருக்காங்க.

தண்ணிக்குள்ள நறைய பெரிய பெரிய கல் வச்சிருக்காங்க.

மல பக்கத்துல நெறைய மரங்கள் இருக்கு.

ரோட்டு மேல பாளம் ஒன்னு இருக்கு.

கல்ல வெச்சி சின்ன கட்டடம் போல கட்டிருக்காங்க.

இதுல காம்ப்ளான் பூஸ்ட் ஹார்லெக்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்கு.

ரூம்முல வைட் கலர் ஃபேன் ஒன்னு இருக்கு.

வீடு முன்னாடி பிளாக் ஒய்ட் கார் நிக்கிது.

வீட்டை சுத்தி நறைய மரம் செடிகள் இருக்கு.

கிரீன் கலர் சிறிய காடன் ஒன்னு இருக்கு.

கார்டனை சுத்தி கம்பியில காம்போண்ட் ஃவால் கட்டிருக்காங்க.

இத சுத்தி நெறையா வீடுகள் இருக்கு.

பிரவுன் கலர் நெறைய சீட் இருக்கு.

இத சுத்தி பிரவுன் கலர்ல ஸ்கிரீன் போட்டுருக்காங்க.

சாமி தேருக்கு நெறையா பூ போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க.

ஆஃபீஸ்ல பலூன் பூ எல்லாத்தையும் டெக்ரேசன் பண்ணிருக்காங்க.

கண்ணாடில கேஷ்_ஒன் கேஷ்_டு போர்ட் ஒட்டி இருக்காங்க.

ரெண்டுக்கும் கிரீன் கலர்ல ஸ்கிரீன் ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க.

ஃபிரிட்ஜ் மேல ஒயிட் கிளாத் ஒன்னு க்ளோஸ் பண்ணி இருக்கு.

ஒரு சின்ன மரத்துக்கு பக்கத்துல ஒரு சக்கரம் வெச்சிருக்காங்க.

கண்ணாடியில் செய்த ஜன்னல் இங்கே இருக்கு.